இந்த போட்டோ ஒரு லேக்கு கிட்ட எடுத்துருக்காங்க.

இந்த படம் ஒரு டீ ஃபேக்ட்ரில எடுத்துருக்காங்க.

ஒரு மிஷின் மேல நெறையா டீ ப்ளான்ஸ் போட்ருக்காங்க.

நடுவுல குட்டி குட்டி வீடுகள் இருக்--

அங்க நறைய ட்ரீஸ் அண்ட் ப்ளாண்ட்ஸ் தெரியுது.

பில்டிங் ப்ளூ அண்ட் பிரவுன் கலர்ல இருக்--

ஒரு சர்ச் மாசுக்காக டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க.

பாய்ஸ் அண்ட் கேள்ஸ் ப்ளூ கலர் காஸ்ட்யூம் போட்டு பெரிய பேண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க.

இந்த ஃபோட்டோ நைட் டைம்ல எடுத்துருக்காங்க.

பின்னாடி எல்லா நறைய செடிகள் இருக்கு.

சுத்தி நறைய கிராஸ் ஏரியாஸ் இருக்--

இந்த போட்டோ ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷன்ல எடுத்துருக்காங்க.